நெக்ஸ்ட்டு உதயம் உணவகம் ன்னு ஒன்னு இருக்கு.

இது வந்து ஒரு டாட்டூ ஷாப் .

ஒரு நெறைய ஹவுஸஸ் அங்க தெரியிது.

இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கட.

கொஞ்சோ கொஞ்சோ க்ராஸ் எல்லா மொளச்சிருக்கு.

சுத்திலும் நிறைய ட்ரீஸ் எல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கு.

அதுக்கு முன்னாடி மூணு கார் போகுது.

ஒரு வே பாத் மாதிரி அங்க அந்த வெளயாடுறதுக்கு வச்சிருக்காங்க.

நெறையா ட்ரீஸ் கிரீனின் கலர்ல இருக்கு.

இங்க வந்து ஒரு மிஸ்டியான க்ளைமேட் .

இது வந்து ஒரு ஈவினிங் ஆன டைம் .

இங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்ருக்காங்க.

இங்க நெறைய ஒரு பூவெலாருக்கு சைட்லல்லா நெறைய அழகா பூ வெச்சிருகா--

இது வந்து ஒரு ஆர்கானிக் ஷாப் .

அந்த தைலோ மாரியெல்லா ரேக்குல அடுக்கி வெச்சிருக்காங்க.

பின்னாடி ஒரு டென்ட் மாரி போட்டுருக்காங்க.

கிரவுண்ட் வந்து கொஞ்சோ க்ரி கிராஸியா இருக்கு அப்றோ கொஞ்சோ ப்ளைனா இருக்கு.

பின்னாடி ஒரு ஹோட்டலோட கட் அவுட் வெச்சிருக்காங்க.

முன்னாடி ஒரு போர்டுல செவன் அப் என்ற ஒரு கட்டவுட் போட்ருக்கு.